பலூன்ஸ் தொங்க உட்ருக்காங்க பலூனோட கலர் வந்து ப்ளூ ஒயிட் பிங்க் .

இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கற ஹால் .

பலூன்ஸ்லா மேல கட்டிருக்காங்க ஒயிட் ப்ளூ பலூன்ஸ் .

சில ஃப்ரூட்ஸ் வந்து பிளாஸ்டிக் பெட்டில போட்டு வெச்சிருக்காங்க.

இது வந்து ஒரு ஏ_டி_எம் மெஷின் இருக்க இடோ.

ஸ்லாப்ல நெறைய பொருள் அடிக்கி வச்சிருக்காங்க மல்லிக சாமான் பொருள் சாப்ற பொருள்.

ஃபிரிட்ஜ் மேல வாட்டர் பாட்டில் வெச்சிருக்காங்க.

ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் கார் தொடச்சிட்ருக்காரு.

பில்டிங்க்கு முன்னாடி குட்டியா சரஸ்வதி சாமி ஃபோட்டோருக்கு .

நெறையா ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மென்ட்ஸ் அடுக்கி வச்சிருக்காங்க.

இங்க நெறைய பேர் இருக்காங்க சில பேர் கொழந்தைங்க சில பேர் பெரியவங்க.

பெரியவங்க வந்து கொழந்தைகளுக்கு கிப்ஃட்ஸ் தராங்க.

இது வந்து ஒரு பூ மார்க்கெட் .

இது வந்து ஒரு ஸ்டார் .